லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு பின்வருவனவற்றைக் கற்போம் நம் டேட்டாபேஸ் ன் நோக்கத்தைத் தீர்மானித்தல் தேவையான தகவல்களைத் தேடுதல் மற்றும் ஒழுங்கமைத்தல் தகவல்களை tableகளாக பிரித்தல் டேட்டாபேஸ் டிசைன் என்றால் என்ன

இங்கே itemகளை அடையாளம் காண்போம் அவை புத்தகங்கள்
தலைப்பு ஆசிரியர் வெளியீட்டாளர் மற்றும் விலை ஆகியவற்றை ஒரு புத்தகம் கொண்டிருக்கும் ஆசிரியரின் பிறந்த தேதி அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் போன்ற தகவல்களையும் சேமிக்க முடியும் வெளியீட்டாளரின் பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி ஆகியவற்றையும் சேமிக்க முடியும் மேலும் பெயர் தொலைபேசி மற்றும் முகவரி கொண்ட லைப்ரரி உறுப்பினர்களையும் சேமிக்கலாம் எப்போது புத்தகம் உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டது புக் இஷ்யூ டேட் ரிட்டர்ன் டேட் ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் மற்றும் செக்ட் இன் ஸ்டேட்டஸ் ஆகியவையும் உள்ளன இந்த தனிப்பட்ட itemகள் அட்ரிபியூட்ஸ் எனப்படும் ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸ் உம் டேபிள் ல் ஒரு முக்கிய கோலம்ன் ஐ குறிக்கிறது இங்கே இம்மாதிரியான கேள்விகளை எழுப்பலாம் வெளியீட்டாளரால் லைப்ரரி க்கு வழங்கப்பட்ட புத்தகங்களின் தகவல்களை எவ்வாறு சேர்ப்பது
உறுப்பினர்களின் பட்டியலை எவ்வாறு பராமரிப்பது
ஒரு உறுப்பினர் விலகுகிறார் அல்லது முகவரியை மாற்ற விரும்புகிறார் என்றால்
இந்த தகவலை எப்படி அப்டேட் செய்வது எப்போது உறுப்பினர் புத்தகத்தைத் திருப்புகிறார்
எந்த வகையான அறிக்கையைத் தயாரிக்க விரும்புகிறோம்
எந்த புத்தகம் வாசகர்கள் மத்தியில் அதிகமாக படிக்கப்பட்டது
புத்தகங்களை வாங்கிய உறுப்பினர்களால் திருப்பித் தரப்படாத புத்தகங்களின் பட்டியலை எப்படி உருவாக்குவது
இப்போது சில தகவல்களைக் கொண்டுள்ளோம்
அவற்றை டேபிள் களாக பிரிப்பதைக் காணலாம்
நம் தகவல் ஐட்டம்ஸ் அல்லது அட்ரிபியூட்ஸ் ஐ மஜோர் என்டிட்டீஸ் அல்லது சப்ஜெக்ட்ஸ் ஆக பிரிப்போம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ம் பின் ஒரு டேபிள் ஆக மாறும் எனவே tableகளின் ஆரம்ப பட்டியல் திரையில் காணும் இமேஜ் போல் இருக்கும் இங்கே காட்டப்படும் மஜோர் சப்ஜெக்ட்ஸ் அல்லது என்டிட்டீஸ் என்பன புக்ஸ் மற்றும் மெம்பர்ஸ்
எனவே இவற்றை இரண்டு tableகளில் ஆரம்பிக்கலாம் ஒன்று புக்ஸ் க்காக மற்றொன்று மெம்பர்ஸ் க்காக புக்ஸ் டேபிள் ஐ விவரமாக பார்க்கலாம் ஏற்கனவே விவரித்தது போல் இது 10 அட்ரிபியூட்ஸ் அல்லது columnகளைக் கொண்டுள்ளது டைட்டில் ஆத்தோர் பப்ளிஷர் பப்ளிஷராட்டிரஸ் பப்ளிஷர்சிட்டி பப்ளிஷர்போன் பப்ளிஷ்யர் பிரைஸ் அதார்பர்த்டேட்டு மற்றும் அதார்கவுண்ட்ரி
எப்படி டேட்டா டேபிள் லில் காட்டப்படுகிறது என பார்க்கலாம் ஒவ்வொரு ரோவ் அல்லது ரெக்கார்ட் உம் புத்தகம் ஆசியரியர் மற்றும் வெளியீட்டாளர் போன்ற தகவல்களைக் கொண்டிருப்பதைக் கவனிக்கவும் இப்போது இந்த டிசைன் ல் இரண்டு குறைகள் உள்ளன
ஒரே ஆசிரியர் அல்லது வெளியீட்டாளரைக் கொண்டு பல புத்தகங்கள் இருக்கலாம் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளரின் தகவல்கள் பல முறை வருவதைக் கவனிக்கிறோம் அது கணினியின் டிஸ்க் இடத்தை வீணடிக்கிறது இரண்டாவது பிரச்சனை இந்த டிசைன் ல் உள்ளது இது டேட்டாபேஸ் anomaliesஐ அறிமுகபடுத்தும் ஆபத்தில் இயங்குகிறது இப்போது அனோமலி என்றால் என்ன
இது டேட்டாபேஸ் ன் ஒரு பிழை அல்லது முரண்பாடு ஆகும்

கேம்பிரிட்ஜ் ஆயிரம் புத்தகங்களை வழங்கியது எனில் அந்த ஆயிரம் ரெக்கார்ட் களுக்கும் நாம் முகவரியை மாற்ற வேண்டியுள்ளது மேலும் நாம் தவறுதலாக ஒரு இடத்தில் மட்டும் மாற்றிவிட்டு மற்ற இடங்களில் மாற்ற மறக்கலாம் இதனால் தகவலின் துல்லியத்தன்மை போகிறது அதன் மூலம் டேட்டா ஒருமைப்பாடும் கெடுகிறது இந்த பிரச்சனைகளை எவ்வாறு சரிசெய்வது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

நன்றி